பத்து டிகிரி வடக்கில் உள்ள குறுக்கு பெரும் கோடுகளும் புவியணைப்பு கோடுகளும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள காடுகள் பெரும்பாலும் வெப்ப வளமான மழைக்காடுகளும் ஐம்பத்தி மூணு டிகிரி வடக்கு அறுபத்தி ஏழு டிகிரி வடக்குக்கு ஆகிய குறுக்கு கோடுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள காடுகள் வடதுருவ புல காடுகளும் ஆகும் பொது வகையா பொதுவிதமான போக்கும் தாவர வகைகளை கொண்ட அகன்ற இலைக்காடுகள் வித்துமுடியின் தாவர வகைகளை கொண்~ கொண்ட ஊசியிலை காடுகளில் இருப்பதிலும் பார்க்க கூடுதலாக இனங்களாக காண முடியும் என்னும் எனினும் இதற்கு விதிவிலக்கு உள்ளன காடுகளை பல்வேறு வகைகளில் வகைப்பாடுகள் வகைப்பாடு வகை~ வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று காடுகள் அமைந்துள்ளன உயிர்ச்சூழல் அடிப்படையாகக் கொண்டது இந்த வகைப்பாட்டில் அக்காடுகளில் உள்ள முதன்மையான தாவரம் பகைகளில் இலைகளில் இருக்கும் நிலையில் பசுமை இலை தாவர இலையுடன் தாவரம் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது இன்னொரு முறையிலான வகைப்பாடு காட்டிலுள்ள முதன்மை இனங்கள் அமைஞ்ச இலை தாவரங்களாக ஊசி இலை தாவரங்களாக என்பதை அடிப்படையாகக் கொண்டது பலரும் பல்வேறு வகைப்பாடு முறைகளை முன்மொழி~ முன்மொழிந்திருந்தாலும் எல்லாரும் ஏற்~ ஏற்றுக் கொள்ளக் கூடியதாக எதுவும் அமையவில்லை ஐக்கிய நாடு சூழல் திட்டம் உலக பாதுகாப்பு கண்காணிப்பு மையம் என்பது என்ப இணைந்து உருவாக்கிய வகைப்பாடு பிற வகைகளை எளிமையாக்கி உருவாக்கியதில் ஆகும் இந்த முறை உலகில் காடுகள் இருபத்தி ஆறு முதன்மை வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது இது காலநிலை வ~ வளையங்களையும் மரங்களின் வகைகளையும் கருத்தில் கொள்கிறது இந்த இருபத்தி ஆறு வகைகளையும் ஆறு ஆறு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் அவை மித ம~ மித வெப்ப மண்டல ஊசி இலை காடு மித வெப்ப மண்டல அகன்ற இலை மற்றும் கலப்பு காடுகள் பசுமை மாறா காடுகள் இலையுதிர் காடுகள் அடர்த்தியற்ற காடுகள் மற்றும் புல்வெளியில் வளர்ப்பு காடுகள் என்பன காடு வளர்ப்பு ஒரு ஒரு பொதுவும் காடாக இருந்தால் இருந்தி~ நில~ நிலத்தில் வ~ விதைகளை விதைப்பதோ அல்லது மரங்களை நடுவதோ காடு வளர்த்து~ வளர்ப்பு ஆகும் மீண்டும் காடு காடு ஆகும் என்பது முற்றிலும்~ முற்றிலுமாக அழிந்த போன உதாரணமான மரங்கள் வெட்டப்படாத காட்டை மீண்டும் உருவாக்குவது ஆகும் நூற்றாண்டு காலமாக பல்வேறு நாடுகளில் காடுகள் அழிக்கப்படுவதை எதிர்கொண்டு வளர்கின்றன காடுகளை மீண்டும் உருவாக்கவும் உயிரற்ற வாழ்வாக வாழ்வதற்கு உகந்த சூழலை உருவாக்குவதில் உத~ உதவுபவரும் அரசாங்கங்களும் அரசு சாரா அமைப்புகளும் காடு வளர்ப்பு திட்ட~ திட்டங்களில் நேரடியாகவோ ஈடுபட்டு வருகின்றன இங்கிலாந்தில் காடு வளர்ப்பு என்பது நிலத்தை சட்ட ரீதியாக அரசு காடாக மாற்றுவதை குறிப்பிடப்பட்டது காடுகளின் வளர்ப்பதை பெருக்க நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை கீழ் கொள்வதும் பகுதிகளாகும் நேர்மறை வி~ வினைகள் மரம் நடுவது காடு வளர்ப்பது மற்றும் காட்டின் பழை~ பயண விளம்பரம் செய்வது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் எதிர்மறை வினைகள் வன பாவு~ பாதுகாப்பு சட்டம் போன்றவற்றின் மூலம் காடுகளை அழிப்பை தடுப்பது மற்றும் தண்டிப்பது இவற்றின் முக்கியமானதும் முதன்மையானதும் காடு வளர்ப்பது வளர்ப்பது என்ற நேர்மை வினையாகும் வளர்ப்பதற்கு தகுதிய~ தகுதியற்றதாய் தரிசாகி விழுகின்றது கால்நடைகளால் குறைந்த ஆடு மாடு குதிரை போன்ற தாவரங்களை உண்ணும் விலங்குகளால் அளவுக்கு அதிகமான மேச்சலுக்கு ஆள்~ ஆகுதல் காடு தாவரங்களை அளவுக்கு அதிகமான குறையாற்றல் உட்~ உள்ளப்பட ஏனைய காரணங்கள் காரணமாக காடுகள் அழிக்கப்படுவது நடைபெறுகின்றது இவற்றின் காரணமாக பாலை நிலமாதல் உலக பிரதிநிதிகளின் காடு வளர்ப்பு பிரேசில் கடந்த சில நூற்றுகள்~ நூற்றுக்கணக்கான அமேசானின் தொடர்ந்து நடைபெறும் வ~ நடைபெற்று வரும் தீவிரமான காடு அழைப்பின் மீது விகிதாச்சாரம் சிறிய அளவிலான காடு வளர்ப்பு மு~ முயற்சிகளில் விகிதத்தை விட மிகவும் அதிகமாகும் தேசிய அளவிலான அமேசான் மலை காடுகளை எண்ணிப் பார்த்த எண்ணிப் பார்க்கையில் இந்த கணக்கு காடு என்~ கணக்குக்காடு வளர்ப்பு முறை முக்கியத்துவம் அற்றவையாகி விடுகின்றன சீனா சீனா வரலாற்றில் ரீதியாக தான் தான் பெற்று இருந்த காட்டுப் பகுதிகளில் பெரும்~ பெரும்பாலானவற்றை முழு~ முழுமையாக அழித்து விட்டு~ விட்டுகின்றது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் தாக்கப் பிடி~ தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக மரம் வெட்டுவது நடைபெறுவதால் மரம் வெட்டுதல் அஹ் அதன் வரலாற்றின் மட்டத்தில் மிக மிகக் கீழ்~ என்ற கட்டத்தில் சீனா அடைந்த~ அடைந்து விட்டது அது போக

இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரையில் செல்லுபடியாக என்பதையும் சாதித்திருக்கவில்லை அதற்கு பதிலாக சீன பெருஞ்சுவர் போன்று ஒரு செயல்திட்டத்தால் இந்த தோல்வியை செயல்~ செயல்கொள்ள முயற்சிகின்றது இத்~ இத்திட்டத்தின் மகத்தான அளவு மரங்களை மரங்களை ந~ நட்டு காடுகளை உருவாக்குவதையும் கோபி பாலைவனங்களை விரிவுபடுத்த தடுத்து நிறுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணில் பிறகடனம் செய்யப்பட்ட சட்டம் பதினாற்றில்~ பதினோரு வயதுக்கு மேற்பட்ட ஒருவருக்கும் குடிமகனும் குறைந்தபட்ச ஆண்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும் என்று கூறுகிறா~ இதன் விளைவாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாற்பத்தி ஏழு~ ஏழாயிரம் சதுர kilometer கள் காட்டை வளர்த்து காரை காடு வளர்ப்பின் சீன உலகில் எந்த உலகில் உள்ள எந்த நாட்டையும் அல்லது விட மிக உயர்ந்த நிலையில் உள்ளது ஆயினும் தலை தலைவீத காடு பகுதி சர்வதேச சராசரியின் மிக விடவும் மிகவும் பின்தங்கி உள்ளது சீனாக்களான லட்சியம்மான லட்சிய திட்டங்களாக வான்வழி வழங்கி காடுகளை மீள வை~ மீள வைத்தல் மண் அரிமானத்தை கட்டுப்படுத்தும் முறை கடல் நீர் பசுமை இல்லத்துடன் சேர்ந்து சாரா காடுகளின் செயல்திறன் ஆகியவை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியமானது விவசாய நிலத்தை மீண்டும் காடுகளாக மானியம் வழங்கும் மற்றும் காடுகளை நிர்வகிக்க பண உதவி வழங்குவது என்று விவசாயிகளுக்கு பணம் வழங்கி காடுகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கும் இடையில் ஐரோப்பிய ஒன்றிய காடு வளர்ப்பு கொள்கையானது ஐயாயிரம் சதுர kilometer நிலத்தின் காடுகளை மீளவைக்க மீ~ மீள சத்தியமாகியே இருக்கின்றது இரண்டாயிரத்துக்கு இரண்டாயிரத்து ஆறுக்கும் இடையில் இயங்கி இரண்டாவது திட்டம் கூடுதலாக ஆயிரம் kilometer நிலத்தில் துல்லியமான புள்ளிவிவரம் இன்னும் கிடைக்கவில்லை அத்தகைய மூன்றாவது திட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பமானது போலந்தில் நாட்டின் ஹம் மொத்த காடுகளானது பரப்பு இருபது சதவீதமாக சுருங்கிய பொழுது இரண்டாவது உலகப் போருக்குப் பின் அரசாங்கத்தினால் தேசிய காடு வளர்ப்புத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் விளை~ விளைவாக போலந்து காடுகளா~ காடுகளாக்கப்பட்ட பகுதியே ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்து வ~ வந்ததுடன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு அன்று நாட்டின் இருபத்தி ஒன்பது சதவீதம் பகுதிகளில் நிறைந்துள்ளது பார்க்க போலந்து காடுகள் இரண்டாயிரத்தி ஐம்பது அளவில் காடுகள் போலந்தின் முப்பத்தி மூணு சதவீத பணத்தை நிர்ணயிக்கும் வகையில் தி~ திட்டமிடப்பட்டுள்ளது

mam, இப்போ வந்து நாங்க புதுசா. sim card வாங்கி போட்டிருக்கோம் airtel sim card.

aircel use பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் Aircel எல்லாம் இல்லியாமே. அதனாலே அப்பிடியே airtel க்கு மாறிட்டேன் இப்போ தான் use பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் airtel. அதனால plans எல்லாம் எப்பிடி mam உங்கதுல எப்பிடி monthly plans இல்ல. data pack ஆஹ் daily calls, message text. இது எல்லாம் எப்பிடி mam. ஆ ஆ prepaid postpaid ரெண்டு விதமா. ரெண்டு விதமா இருக்கு. அதெல்லாம் எப்பிடி mam. எது mam best இதுல இந்த ரெண்டுல எத use பண்ணலாம் mam? எந்த plan best ட்டா நமக்கு இருக்கும்.

அதெல்லாம் அதெல்லாம் எப்பிடி mam? இல்ல mam. எல்லா details ம் சொல்லுங்க. நான் நீங்க சொல்லறதை வச்சு நான் பன்றேன் சொல்றேன் mam.

okay mam. ஆ. okay mam but one month plan னா mam இது. three months plan ல என்ன mam. இந்த Amazon, Netflix இதுல்லாம் இருக்கும்ல mam. அந்த மாதிரி packages வர்றதுலாம் எப்பிடி mam? ஆ ஆமாம் mam ஆ இல்ல mam எல்லா months க்கும். எல்லா months க்கும் சொல்லுங்க. ஆ ஆ. one month three months six months year க்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்ல mam அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நான் அதே பாத்துட்டு சொல்றேன் mam. okay mam okay mam. ஆ ஆ.

three months க்கு seven hundred and ninety வருதா mam? seven one. okay mam. ஏன் mam இப்ப இவ்வளவு இவ்வளவு price ஏத்திட்டீங்க. முன்னெல்லாம் price கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்திச்சு. ஏன் mam இப்போ எவ்வளவு price ஏத்திருக்கீங்க? okay mam. last month தான் ~ update பன்னிருக்கிங்களா mam.

okay mam. புரியல mam. ஆ ஆ ஆமாம் mam. okay mam இப்போ. two months plan லேயா mam இது? அது price எவ்வளவு mam?

okay mam two months plan யே அவ்வளவு வருதா mam? eight hundred and thirty eight rupees வருதா mam?

ஏன் mam இப்போ ஏன் mam இப்போ ~ two months plan ல ஏன் இவ்வளவு price வச்சிருக்கீங்க? அப்போ three months plan seven ninety ன்னு சொல்றீங்க ஆனா two months plan ல so amazon இப்போ three montha plan க்கும் two months plan க்கும் one month gap இருக்கு. ஆனா amazon நீங்க கொடுக்குறது நாலே. அது இத விட அதோட cost ஏன் mam அதிகமா வச்சிருக்கீங்க? three months plan cost விட two months plan அந்த Amazon with benefits வச்சு குடுக்கிறீங்க ல அதே ஏன் அதிகமா குடுக்குறீங்க அது price ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அதுக்கு?

அதுல இந்த எல்லா benefits ஓடமே எல்லா benefits ஓட வர்ரப்பயும் எவ்வளவு mam வரும்.

okay mam but இப்போ இது சொல்லிடீங்க அப்போ postpaid வந்து என்ன mam பண்றது. இப்போ monthly வந்து இப்போ one month நாம use பண்றோம் அஅ அடுத்த அடுத்த month அஅ